அங்க நெறைய ஆட்கள் நின்னுட்டு இருக்காங்க.

இந்த பசங்க பக்கத்துல ஒரு பெரீய மரம் இருக்கு.

அந்த கணக்கு எழுதுறவரோட பின்னாடி நெறைய சாக்குகள் எல்லா குமிச்சி வச்சிருக்காங்க.

இது பக்கத்துல ஒரு பெரீய மலை இருக்கு.

பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கிரவுண்டிருக்கு .

இதுக்கு முன்னாடி காஞ்ச மண்ணுல்ல எடமா இருக்கு.

அதுல ஆட்கள் ஏறி வேலை செஞ்சுட்டுருக்காங்.

இங்க ரெண்டு பெஞ்ச் போட்டிருக்காங்க.

இங்க நெறய பேக்டு ஃபுட்ஸ் இருக்கு.

அதையெல்லா ஒரு கைற்லா தொங்க விட்றுக்காங்க.

அது பக்கத்திலே ஒரு ஒயர் இருக்கு.

அதுக்கு பின்னாடி ஒரு ரேக் இருக்கு.

இது ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு.

இங்க ஒரு மெஷின் வச்சிருக்காங்க.

அந்த மிஷின் ப்ளூ கலர் மற்றும் சில்வர் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இங்க கல்ச்சுரல்லா டரஸ் வேர் பண்ணிருக்காங்க.

அந்த எடமே பார்ப்பதற்கு ரொம்ப குளிரான எடம் மாதிரி இருக்கு.

இங்க ஒருத்தர் போட்டோ புடிச்சிட்றுக்காறு.

இங்க ஒரு கம்பி இருக்கு.

அதுக்கு மேல ஒரு பெரிய மரமிருக்கு.

இதுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இக்காரு.

அது ரொம்ப ஆழமாக இல்லாத ஒரு ஆறு.

அது ஒட்டுறதுக்கு ஒரு ஆளு கம்பு வச்சிட்டு நிக்குறாங்க.

ஒரு பொண் ஃபோன் பேசிக்கிட்டு உக்காந்துருக்கா.

அந்த ஆத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு மலை இருக்கு.

இது ஒரு க்ரோசரி ஸ்டோர் .

இங்க கொஞ்ச ஆட்கள் வேல பாத்துட்ருக்காங்க.

இந்த வாலுக்கு வால் பெயிண்டிங் பண்ணிர்க்காங்க.

இது ஒரு கார்டன் வியூ பிக்சர் .

இத சுத்தியும் நெறைய பில்டிங்ஸும் வீடுகளும் இருக்கு.

இங்க ஒரு பில்டிங்ல சீலிங் ஒர்க்ஸ் நடந்துட்ருக்கு.

அங்க ரெண்டு ஒர்க்கர்ஸ் வேல செஞ்சுட்ருக்காங்க.

அதுல ஒரு மாடு மட்டும் மண்ணு நிறத்துல இருக்கு.

மசூதிக்கு மேல ரெண்டு கோபுரங்கள் இருக்கு.

அங்க வேலை ஆட்கள் அது மேல ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.

அந்த வீட சுத்தியு கொஞ்ச மரங்கள்ருக்கு.